நீர் புவியில் காணப்படும் முக்கிய கூறுகளில் ஒன்றாகும் எல்லாம் தாவரங்களும் விலகங்குளும் உயிர் வாழ்வதற்கு நீர் அத்தியாவசியமானதாகும் நீரானது குடிநீரா குடிநீராக மட்டுமின்றி வீட்டு தேவைகளுக்கும் வேளாண்மைக்கும் தொழிற்சாலை பயன்பாட்டிற்கும் மற்றும் பிற தேவைகளுக்கும் இன்றியமையாததாகும் அனைத்து வகை பொருளாதார செயல்பாடுகளுக்கும் நீர் மிகவும் அத்தியாவசியம் ஆகிறது ஆதலால் நீர் புவியின் தவிர்க்க முடியாத கூறாக அமைகிறது புவியில் நீரின்றி எவ்வுயிரும் நிலைப்பதற்கு வாய்ப்பே இல்லை புவியில் நீரின் பங்கு ஏறத்தாழ எழுபத்து ஓரு சதவிதம் பூவியின் மேற்பகுதியில் நீரால் சூழப்பட்டுள்ளது புவியிலுள்ள நீரின் அளவு முந்நூத்தி இருபத்து ஆறு மில்லியன் கன மைல்கள் இவ்வளவு பெரிய கன அளவு நீரை கண்ணால் காண்பது என்பது மிகவும் கடினம் புவியில் உள்ள பெரும் பகுதியிலான நீர் உவர்ப்பு நீர் இது கடலிலும் பேராளிகளிலும் காணப்படுகிறது புவியில் உள்ள மொத்த நீரில் தொண்ணுத்தி ஏழு புள்ளி இரண்டு சதவீதம் உவர்ப்பு நீராகவும்

புவியின் மேர்ப்பரப்பில் காணப்படும் இரண்டு புள்ளி இரண்டு சதவீதம் நன்னீரில் இரண்டு புள்ளி ஒண்ணு ஐந்து சதவீதம் பனியாறுகளாகவும் மற்றும் பனிமலைகளாகவும் zero புள்ளி zero one சதவீதம் ஏரிகளாகவும் ஆறுகளாகவும் மீதமுள்ள புஜ்யம் புள்ளி புஜ்யம் நான்கு சதவீதம் மற்ற நீர் வடிவங்களாகவும் காணப்படுகிறது மொத்த நிலத்தடி நீரில் இப்பொழுது ஆறு சதவீதம் பொருளாதார ரீதியில் நவீன தொழில் நுட்பத்தின்மூலம் துளையிட்டு எடுக்கப்படுகிறது நீர் மனிதர்களுக்கு மிகவும் பயனுள்ள வளமாகவும் இந்தியாவில் நீர்வளம் மூன்று ஆதாரங்களிலிருந்து கிடைக்கிறது மழைப்பொழிவு, புவியின் மேற்பரப்பு நீர், நிலத்தடி நீர். நீரியல் என்பது புவியின் மேற்பரப்பில் உள்ள நீரின் தன்மை, பரவல், இயக்கம் மற்றும் பண்புகள் போன்ற பல்வேறும் அம்சங்களைக் கையாளும் அறிவியலாகும் புவியில் கிடைக்கப்பெறும் நீரானது ஓரே சீராக இருப்பதில்லை நீர் வளமானது சில இடங்களில் மிக அதிகமாகவும், சில இடங்களில் மிக குறைவாகவும் உள்ளது நீரின் சுழற்சி சூரிய உந்துதல் செயலாக்கத்தால் நடைபெறும் உலகளாவிய நிகழ்வு நீர் கடலிலிருந்து ஆவியாதல் மூலம் வளி மண்டலத்திகுச் சென்று பின் வளிமண்டலத்திலிருந்து மழைப்பொழிவாக நிலத்திற்கும் நிலத்திலிருந்து நீராக கடலுக்கும் சென்றடைகிறது புவித்தொடர்புடைய இயக்கங்களுள் நீர்ச்சுழற்சி மிக முக்கியமானதாகும் நீர்ச் சுழற்சியில் உள்ளாகும் நீரின் அளவு மாறாதது இது நீர்பரவல் இடம்

ஆவியாதல் மற்றும் வளிமண்டலத்தின் உயரமான பகுதிகளுக்குச் செல்லும் பொழுது திரவமாகச் சுருங்குதலின் மூலம் மேகங்களாக மாறுகிறது மேகத்தில் உள்ள நீர் திவலைகள் உருகுதல் மற்றும் மேகம் உடைதல் காரணமாக பொழிவின் பல்வேறு வடிவங்களில் புவியை வந்தடைகிறது மழைப்பொழிவின் ஒருபகுதி நீர் புவியின்மீது வழிந்தோடுகிறது இதை நீர் வழிந்தோடல் என அழைக்கிறோம் மற்றொரு பகுதி மண்ணில் ஊடுருவல் மூலம் சென்று நிலத்தடிநீராக அமைகிறது நீரியியல் சுழற்சி என்பது இயற்கையாக மற்றும் தொடர்ச்சியான நீர்ச்சுழற்சியாகும் நீரியியல் சுழற்சி மூன்று முக்கிய நிலைகளில் நடைபெறுகிறது ஆவியீர்ப்பு, பொழிவு, நீர் வழிந்தோடல் நீரின் சுழற்சி ஆறு முக்கிய கூறுகள் காணப்படுகின்றன ஆவியீர்ப்பு, திரவமாயம் கருங்குதல், பொழிவு, நீர் ஊடுருவுதல், உட்கசிதல், நீர் வழிந்தோடல் நீர் சுருங்குதலின் வகைகள் எனறு பார்க்கும் பொழுது பனி, உறைபனி, அடர் மூடு பனி மற்றும் மேகங்கள் ஆகியவை நீர் சுருக்குதலின் உருவங்களாகும் நீர் துளிகள் புவியின் மேற்பரப்பில் குளிர்ந்த பொருட்களின் மீது படும்பொழுது பனி உருவாகிறது பொருட்களின் வெப்ப நிலை பனிநிலையின் வெப்பநிலையை விடக் குறைவாக இருக்கும் பொழுது பனி உருவாகிறது உறைபனி உறைபனி என்பது குளிர்ந்த பொருட்களின் மேற்பரப்புகளின் மீது நீராவி படிந்து பனிப்படிகங்களாக உருவம் மாறுவதையே உறைபனி எங்கிறோம் அப்பொருட்களின் வெப்பநிலை உறைநிலைக்குக் கீழே செல்லும் பொழுது இது உருவாகிறது அடர் பனி அடர் மூடு பனி என்பது காற்றிலிருக்கும் நீர் சுருங்குவதாலால் செறிவூட்டப்பட்ட மிக நுண்ணிய நீர்த்துளிகளே அடர் மூடு பனி எனப்படும் புவியின் மேற்பரப்பிலிருந்து ஆயிரம் மீட்டர் அல்லது அதற்கும் குறைவான உயரமுள்ள காற் காற்றடுக்காகும்

நுண்ணிய நீர்த்துளிகளையே மூடுபனி என்கிறோம் காற்றில் உள்ள நீராவி விரைவாக குறை குளிர்வதால் பார்வைக்கு தெரி வாய்வு நிலையில் இருந்து பார்வைக்கு புலனாகும் நீர்த்துளிகளாக மாற்றமடைகிறது மூடுபனியானது அடர் மூடுபனியை விட

இந்த micron அளவுக்கு மேல் செலுத்தும்போது இவை நீர்த்துளிகளாக மாறுகின்றன மழைப்பொழிவு என்பது மேகங்களிலிருந்து பல்வேறு வடிவங்களில் நீராக புவியின் மேற்பரப்பை வந்தடையும் நிகழ்வு ஆகும் பனிப்படிகங்கள் மற்றும் மேகத்துளிகள் ஒன்று கூடி பெரியதாகும் பொழுது அவை கடினமா கனமாவதால் வளிமண்டலத்தின் வழியாக மழையாக வீழ்கிறது அவை கீழ்நோக்கி விழும்போது சிறிய துளிகள் ஒன்றுசேர்ந்து பெரிய அளவிலான மழைத்துளிகளாக விழுகின்றன மழைப்பொழிவின் வடிவங்கள் மழைப்பொழிவின் வடிவம் என்பது ஓரிடத்தில் நிலவும் வானிலை அல்லது காலநிலையைச் சார்ந்தே அமைகிறது உலகின் உள்ள வெப்பமண்டலப் பகுதிகளில் மழைப்பொழிவானது மழையாகவோ அல்லது தூறலாகவோ இருக்கும் குளிர் பிரததேங்களில் பொழிவானது பனியாகவும் அல்லது பனிக்கட்டியாகவும் இருக்கும் பொழிவின் வடிவங்களான மழை, கல்மழை, உறைபனி மழை, ஆலங்கட்டி மழை மற்றும் பனி என வகைப்படும் மழை பொழிவு நீர் துளிகளின் வடிவத்தில் உள்ளதால் மழை எனப்படுகிறது நீர்த்துளிகள் zero புள்ளி ஐந்து millimeter விட்டத்திற்கு அதிகமாக இருந்தால் மழை பொழிவு எனவும் zero புள்ளி ஐந்து meter க்கு குறைவாக இருந்தால் அது தூறல் எனவும் அழைக்கப்படுகிறது பொதுவாக மழைத்தூறல் மழை மேகங்களில் இருந்து உருவாகிறது நீர் துளிகளும் ஐந்து millimeter விட்டத்திற்கு மேல் உள்ள பனித்துளிகளும் கலந்து காணப்படும் பொழிவிற்கு கல்மழை என்று பெயர் சில நேரங்களில் வளிமண்டல வெப்ப நிலை சில degree celsius க்கும் குறைவாக இருக்கும் போது அடுக்குகளில் மழை துளி விழும்பொழுது நீர் உறைநிலைக்கு சென்று விடுகிறது அது புவியை நோக்கி வரும் பொழுது பனிக்கட்டிகளாக மாறுகிறது ஆதலால் பனிக்கட்டிகளும் நீர்துளிகளும் சேர்ந்து புவியின் மீது கல் மழையாக பொழிகிறது

இம்மழையில் உள்ள துளியின் விட்டத்தின் அளவு zero புள்ளி ஐந்து millimeter விட அதிகமாக இருக்கும் மழைபொழிவானது ஐந்து millimeter விட்டத்தை விட பெரிய உருண்டையான பனிக் கட்டிகளை கொண்டிருந்தால் ஆலங்கட்டி மழை என்று பெயர் இது இடியுடன் கூடிய மழையாக உருவாகிறது மேகத்தின் குளிர்ந்த பகுதியிலிருந்து ஒரு சிறிய பனிக்கட்டியாக ஆலங்கட்டி உருவாகிறது மேகத்தில் ஏற்படும் ஆலங்கட்டியை குளிர்ந்த பகுதியினுடனே மேலும் கீழுமாக பல முறை எடுத்து செல்கிறது மேகத்தில் உள்ள வெப்பம் குறைவதன் காரணமாக நீராவி அடிக்கடி நேரடியாக பனிக்கட்டிகளாக மாற்றப்படுகிறது இது துகள் போன்ற பனியின் நுண்துகள்களை கொண்டு காணப்படுகிறது இந்த பனித்துளிகள் பொழிவதை பனிப் பொழிவு என்று அழைக்கிறோம் இது துருவ பகுதியிலும் உயரமான மலை பகுதிகளிளும் காணப்படும் புவியில் மேற்பரப்பில் உள்ள மண்ணின் அடுக்கிற்குள் நீர் புகுவதற்கு நீர் ஊடுருவுதல் என்று பேயர் நீர் ஊடுருவல் மூலம் மண் தற்காலிகமாக தண்ணீரை சேமித்து வைத்து மண்ணில் உள்ள உயிரினங்களுக்கும் தாவரங்களுக்கும் கிடைக்கச தெரிகிறது மழைநீர் நிலத்திலிருந்து புவிக்கு அடியில் உள்ள பாறைகளின் அடுக்குகளை சென்றடைகிறது

ஊடுருவலின் விகிதத்தை வந்து மண்ணில் இயற்பியல் தன்மையும், மேற்பரப்பில் காணப்படும் தாவரம், மண்ணோட ஈரத்தன்மை, வெப்ப நிலை மற்றும் மழையோட அளவு ஆகியவற்றை வச்சு தீர்மானிக்கிறோம் நீர் உட்கசிதல் மற்றும் நீர் ஊடுருவல் அப்படிங்குறது ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது நீர் உட்கசிவு என்பது வந்து மண்ணடுக்கு மற்றும் பாறை அடுக்குகளின் வாயிலாக ஊடுருவி நீர் கீழ்நோக்கி நிலத்திற்கு அடியில் செல்லும் நீரின் ஊடுருவல் என்பது மண்ணின் மேற்பரப்பில் அருகில் நடைபெறுகிறது இதன்மூலம் மண்ணின் மேற்பரப்பில் உள்ள நீர்தாவரங்களின் வேர்பகுதிக்கு ஊடுருவி செல்கிறது நீர் உட்கசிவு என்பது ஊடுருவிய நீர் மண்ணின் அடுக்கு வழியாக பாறை இடுக்குகளுக்குச் சென்று நிலத்தடி நீராகிறது இவ்வாறாக நீர் உட்கசிதல் என்பது செறிவூட்டப்பட்ட பகுதியிலிருந்து செறிவூட்டப்படாத பகுதிக்குச் செல்லும் நீரோட்டம் ஆகும்

நீர் வழிந்தோடல் மண்ணரிப்பு மூலம் பெரிய பள்ளத்தாக்குகள் மலை இடுக்குகள் மற்றும் அதனோடு தொடர்புடைய நிலத்தோற்றங்களை உருவாக்குதல் முக்கிய பங்குவகிக்கிறது நீர் வழிந்தோடலின் அளவானது மழை வீழ்

இயற்கையினால் எற்படும் இடர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இடர்களை வந்து மூன்று பெரும் பிரிவுகளாக வகைப்படுத்தலாம் அது என்னன்னா இயற்கையினால ஏற்படும் இடர்கள் இயற்கை அதாவது இயற்கையாக எது எது நடைபெறுகிறது செயற்கையாக எது எது நடைபெறுகிறது என்று இரடண்டாக பிரிக்கலாம் அதுல இயற்கையினால ஏற்படும் இடர்கள் அப்படின்னா மனித செயல்களால் உருவாக்கப்படுவதுங்குறது வந்து செயற்கை இடர்கள் சமூக இயற்கை காரணங்களால ஏற்படும் இடர்கள் சில இடர்கள் இயற்கை காரணிகளால் உருவாகின்றன இவ்வகையான இடர்களில் மனிதனின் பங்கு இருப்பதில்லை நில அதிர்வு, வெள்ளப்பெருக்கு, சூறாவளி, புயல்கள், வறட்சி, நிலச்சரிவு, tsunami, மற்றும் எரிமலை வெடிப்பு ஆகியவை இயற்கை இடர்பாடுகளுக்கு முக்கிய உ முக்கிய உதாரணங்களாகும் மனிதனால் உருவாக்கப்படும் இடர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா விரும்பத்தகாத நடவடிக்கைகளின் மூலம் ஏற்படுகின்றன

மற்றும் உடமைகளுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன. குண்டு வெடிப்புகள், அபாயகரமான கழிவுகள், காற்று நீர் நிலம் மாசடைதல், அணைக்கட்டு உடைதல், போர், உள்நாட்டு கலவரங்கள், தீவிரவாத செயல்கள் போன்றவற்றை மனிதனால் உருவாக்கப்படும் இடர்களுக்கு சில உதாரணங்கள் சமூக இடற் இயற்கை இடர்கள் இவ்வகை இடர்கள் இயற்கைச் சக்திகள் மற்றும் மனிதனின் தவறான செயல்பாடுகளின் இணைவதன் மூலம் ஏற்படுகின்றன ஆறுகளின் நீர்ப் பிடிப்பு பகுதிகளில் உள்ள மரங்களை கண்மூடித்தனமாக அழிப்பதால் அடிக்கடி வெள்ளப்பெருக்கு மற்றும் வறட்சி ஏற்படுகின்றன நிலச்சரிவுகள் இயற்கை காரணிகளால் ஏற்பட்டாலும் மலைப்பிரதேசங்களில் சாலைகள் அமைப்பது, வீடுகள் கட்டுவது, சுரங்கங்கள் தோன்றுவது, கனிமங்கள் மற்றும் கல்வெட்டியெடுத்தல் போன்றவை நிலச்சரிவின் பாதிப்பை அதிகப்படுத்துகின்றன. சதுப்பு நிலக்காடுகள் அழிக்கப்படுவதால் சூறாவளி அலைகள் கடற்கரை பகுதிகளில் இடரை உருவாக்குகின்றன பெரும்பாலான பெரு நகரங்களில் பனிப்புகை ஒரு பெரும் பிரச்சனையாக உள்ளது

ஆகியவற்றல் ஏற்படும் இடர்கள் நிலவிய நிலவியல் சார்ந்த இடர்கள் நில அதிர்வு சுனாமி நிலச்சரிவு நிலம் அமிழ்தல் ஆகியவற்றால் ஏற்படும் இடர்கள் வெள்ளப்பெருக்கு வறட்சி கடற்கரை அரிப்பு சூறாவளி அலைகள் ஆகியவை நீரியல் தொடர்பான இடர்கள் ஆகும் எரிமலை வெடிப்பு மற்றும் lava வழிதல் ஆகியவை எரிமலை சார்ந்த இடர்கள் ஆகும் மண் காற்று நீர் மாசுபடுதல் பாலைவனமாதல் புவி வெப்பமடைதல் மற்றும் காடழிப்பு ஆகியவற்றால் ஏற்படும் இடர்களை சுற்றுச்சுழல் சார்ந்த இடர்கள் என்று அழைக்கிறோம் சின்னம்மை பெரியம்மை தட்டம்மை பால்வினை தொற்றுநோய்கள் எய்ட்ஸ் விஷத் தேனீக்கள் ஆகியவை உயிரியல் சார்ந்த இடர்கள் ஆகும் அபாயகரமான கழிவுப் பொருட்களால் ஏற்படும் இடர்வுகள் தீ விபத்து மற்றும் கட்டமைப்பு குறைபாடுகளால் ஏற்படும் இடர்கள். பாலங்கள், சுரங்கங்கள், அணைகள், அணுக்கதிர்கள் போன்றவை அவற்றுக்கு எடுத்துகாட்டாக விளங்குகின்றன தீவிரவாதம், குண்டு வெடிப்பு, போக்குவரத்து விபத்துகள், போர் மற்றும் உள்நாட்டுக் கலவரம் ஆகியவற்றால் ஏற்படும் இடர்கள் மனித தூண்டுதலால் ஏற்படும் இடர்கள் ஆகும் நில அதிர்வு என்பது புவியின் மேலோட்டில்

கடந்த காலங்களில் ஏற்பட்ட நில அதிர்வு அதிர்வலைகளின் தன்மைகளை அகியவற்றை அறிவியல் தொழில் நுட்பத்தைப் பயன்படுத்தி நில அதிர்வு மண்டலங்கள் கண்டறியப்படுகின்றன இதனடிப்படையில் இந்திய தர நிர்ணய நிறுவனம் இந்தியாவை ஐந்து நில அதிர்வு மண்டலங்களாக வகைப்படுத்துகிறது மண்டலம் ஒன்று மண்டலம் இரண்டு மண்டலம் மூன்று மண்டலம் நான்கு என்பன வெள்ளப்பெருக்கு என்பது கனமழை மற்றும் கடல்களில் உருவாகும் பேரலைகளின் புவியின் மேற்பரப்பில் ஒரு பகுதி மட்டும் நீரினால் மூழ்கடிக்கப்படுதல் வெள்ளப்பெருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் வெள்ளப் பெருக்கு ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் என்னன்னா

முறையற்ற வேளாண் முறைகள் முறையற்ற நீர் பாசன முறைகள் அணைகள் உடைதல் மற்றும் நகரமயமாக்குதல் உத்திரபிரதேசம், வட பீகார், மேற்கு வங்காளத்தை உள்ளடக்கிய கங்கைச் சமவெளி மற்றும் பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்குகள் பகுதிகள் வெள்ளப் பாதிப்பிற்கு உள்ளாகும் பகுதிகளாகும் கடலோர ஆந்திரம் ஓடிசா குஜராத்தின் தென்பகுதி போன்றவை அடிக்கடி வெள்ள பாதிப்புக்கு உள்ளாகும் இதர பகுதிகளாகும் இந்தியாவின் முக்கிய வெள்ளப்பெருக்கு பகுதிகள் அப்படின்னா புதுடெல்லி சூறாவலி பகுதி புயல்கள் அப்படின்னா வளிமண்டலத்தில் குறைந்த காற்றழுத்த பகுதிகளில் சூழலும் வலிமையான காற்றே சூறாவளி புயல் காற்று எனப்படும் இப்புயல் காற்று வட அரைக்கோளத்தில் கடிகாரம் சுற்றும் திசைக்கு எதிர் திசையிலும் தென் அரைக் கோளத்தில் கடிகார திசையிலும் சுழல்கிறது அயன மண்டல சூறாவளிகள் கடும் காற்று பேரலைகள் மற்றும் கனத்த மழையால் வெள்ளப் பெருக்கை ஏற்படுத்துகின்றன காற்றின் வேகம் மணிக்கு இருநூறு kilometer வரைக்கும் வீசக்கூடும் மழைப்பொழிவு நாளொன்றுக்கு சுமார் ஐம்பது centimeter வீதம் பலநாட்கள் பெய்யக்கூடும் வெப்ப மண்டல சூறாவளிகள் காரணமாக திடீரென்று ஏற்படும் கடல் நீர் எழுச்சியை புயல் அலை என்கிறோம் இதில் ஆழமற்ற கடலோரப் பகுதிகளில் அதிகம் காணப்படுகிறது வெள்ளப்பெருக்கிற்கு முன்பு வெள்ளப்பெருக்கின் போதும் வெள்ளப்பெருக்கிற்கு பின்பு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை கவனமாக மேற்கொள்ள வேண்டும். ஒடிசாவின் வட பகுதி மற்றும் மேற்கு வங்காள கடற்கரை ஒங்கோல் மற்றும் மசூலிப்பட்டினம் இடையே அமைந்துள்ள ஆந்திரக் கடற்கரை தமிழக கடற்கரை அதாவது நாகப்பட்டினம், கடலூர் மாவட்டங்களில் புயல் புயல் அலைகளின் அஹ் கட்டுபாடுகள் கட்டுபடுத்தப்படுகின்றன இந்தியாவின் கிழக்கு கடற்கரையை விட மேற்கு கடற்கரை பகுதியில் புயல் அலைகளின் பாதிப்பு குறைவாகும் மகாராஷ்டிரா கடற்கரை வட ஹார்னர் தென் குஜராத்தை ஒட்டிய கடற்கரைப் பகுதி மற்றும் காம்பே வளைகுடாவைச் சுற்றியுள்ள கடற்கரைப் பகுதிகள், கட்ச் வளைகுடாவை சுற்றியுள்ள கடலோர பகுதி இந்தியாவில் சூறாவளிப் புயல்களால் பாதிக்கப்படும் பகுதி ஆகும் வறட்சி என்பது என்னவென்றால் வேளாண்மை கால்நடை வளர்ப்பு தொழில் துறை மற்றும் மக்களின் அத்தியாவசியத் தேவைகளை பூர்த்தி செய்ய இயலாத நீர் பற்றாக்குறையே வறட்சி என்று வரையறுக்கப்படுகிறது மேலும் வறட்சியை மூன்று முக்கிய காரணிகளாக பிரிக்கிறோம் அது என்னன்னா வானியல் வறட்சின்னும் நீரியியல் வறட்சி வேளாண் வறட்சி வானியல் வறட்சி அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துல மழையோட அளவு குறிப்பிட்ட அளவை விட குறைவாக பெய் பொழிஞ்சுது அப்படின்னா அதை வானியல் வறட்சி அப்படின்னு சொல்றோம் நீரியல் வறட்சி அப்படின்னா நீரோடைகள், ஆறுகள் மற்றும் நீர்தேக்கங்களில் நீரின் அளவு குறைந்து காணப்படுவது நீரியல் வறட்சி சூழல் நீரியல் வறட்சி எனப்படுகிறது இவை இரண்டு வகைப்படும் புவியின் மேற்பரப்பு நீர் வறட்சி நிலத்தடிநீர் வறட்சி வேளாண் நீர் வறட்சி அப்படின்னா மழை பற்றாக்குறை காரணமாக வேளாண் பயிர்கள் பாதிப்புக்குள்ளாகும் நிலையைக் குறிப்பது வேளாண் வறட்சியாகும் இந்தியாவில் பருவ மழை பெய்யாததால் பொ பொய்ப்பதால் வறட்சி ஏற்படுகிறது பொதுவாக இந்தியாவில் பருவமழை சமச்சீரற்ற நிலையில் பொழிகிறது சில பகுதிகள் அதிக மழைப்பொழிவை மற்ற பகுதிகள் மிதமானது முதல் குறைவான மழைபொழிவையும் பொழிகின்றன குறைவான மழை மற்றும் மிகக்குறைவான மழை பெறும் பகுதிகள் வறட்சியினால் பாதிக்கப்படுகின்றன அதிக வறட்சிக்கு உள்ளாகும் முக்கிய பகுதிகள் அகமதாபாத் முதல் கான்பூர் வரை உள்ள வறண்ட மற்றும் அரை வறண்ட பகுதிகள் கான்பூர் முதல் ஜலந்தர் வரை உள்ள பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலையின் காற்று மறைவு பகுதிகளில் அமைந்துள்ள வறண்ட பகுதிகள் நிலச்சரிவு அப்படின்னா புவியீர்ப்பு விசையால விசையினால் பாறைகள் மண்ணு மற்றும் தாவரங்கள் மலைச்சரிவுகள் கீழ் நோக்கி வேகமாக செல்லும் நகர்வைக் குறிப்பதாகும் பொதுவாக நிலச்சரிவுகள் திடீரென்று ஏற்படும் அரிதான நிகழ்வாகும் செங்குத்து சரிவு மற்றும் கனமழை நிலச்சரிவுகள் ஏற்பட முக்கிய காரணமாகும் பலவீனமான தளர்ந்த நில அமைப்பு, காடழிப்பு, நில அதிர்வு, எரிமலை வெடிப்பு, சுரங்கம் தோண்டுதல் மலைப்பிரதேசங்களில் சாலைகளில் மற்றும் இருப்புப் பாதைகளின் கட்டுமானம் ஆகியவை நிலச்சரிவுகள் ஏற்படுவதற்கான மற்ற காரணங்களாகும் இந்தியாவில் சுமார் பதினைந்து சதன்வீத நிலப்பரப்பு நிலச்சரிவு அபாயத்திற்கு உள்ளாகும் பகுதிகளாகும் இமயமலைச் சரிவுகள் மேற்கு தொடை மலைச்சரிவுகள் மற்றும் ஆற்றுப் பள்ளத்தாக்குப் பகுதிகளில் நிலச்சரிவுகள் அதிகம் காணப்படுகின்றன தமிழ்நாட்டில் கொடைக்கானல் மற்றும் உதகமண்டலம் பகுதிகள் நிலச்சரிவினால் அதிகம் பாதிக்கப்படுகின்றன சுனாமி அலைகள் கடலடி நில அதிர்வு கடலடி நிலச்சரிவு மற்றும் எரிமலை வெடிப்பு ஆகியவற்றின் காரணமாக கடலில் ஏற்படும் பேரலைக்கு சுனாமி என்று பெயர் இப்பேரலைகள் பொதுவாக

அபாயகர கழிவுகள் சுற்றுசூழல் மற்றும் மனிதர்களுக்கு பெருத்த சுகாதார தீங்குகளை ஏற்படுத்தக்கூடிய நச்சுக் கழிவுகள் அபாயகர கழிவுகள் எனப்படுகிறது கதிரியக்க பொருட்கள் அணுமின் நிலையங்களில் பயன்படுத்தப்படும் கருவிகள் மற்றும் பயன்படுத்தா எரிபொருள் குழாய்கள் அபாய கழிவுகள் எனவும் இரசாயனகளும் அபாய கழிவுகள் எனப்படுகின்றன இரசாயன கழிவுகள் எவை எவை என்று பார்த்தால் செயற்கை கனிமப் பொருட்கள் கரிம உலோகங்கள், உப்புகள், அமிலங்கள், வெடி உப்பு காரங்கள் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் வெற்றி வெடி மருந்துகள் ஆகியவை என குறிப்பிடத்தக்கது மருத்துவக் கழிவுகள் மருத்துவ கழிவுகள் என்பது பயன்படுத்தப்பட்ட ஊசிகள் காட்டுதுணி கட்டுத்துணிகள் காலாவதியான மருந்து பொருட்கள் காலாவதியான மருந்து பொருட்கள் ஆகியவை மருத்துவ கழிவுகள் எளிதில் தீப்பற்றக் கூடிய கழிவுகள், கரிம கரைப்பாங்கள், எண்ணெய்கள், உருக்குலைக்கும் பொருட்கள் மற்றும் கரிம கச சகதிகள் வெடிப்பொருட்கள் என்பன படைக்கலன் உற்பத்திக் கழிவு மற்றும் சில தொழிலக வாயுக் கழிவுகள், பூச்சுக்கொல்லிகள், எண்ணெய் கழிவுகள், மா வாகன மின்கலங்கள் மற்றும் குடிசார் மின்கலங்கள்

oxygen சுவாசிக்கவும் carbon di-oxide ஒளிச்சேர்க்கைக்கும் பயன்படுகின்றன வேறு சில வாயுக்களான argon, neon, helium krypton, hydrogen, ozone, xenon மற்றும் methane போன்ற வாயுக்களும் வளிமண்டலத்தில் காணப்படுகின்றன இவற்றை தவிர நீராவி மற்றும் துகள்கள் வளிமண்டலத்தில உள்ளது உட்புற அல்லது வெளிப்புறக் காற்றானது சில வாயுக்கள் சில வாயுக்கள் சில மற்றும் திடப் பொருட்களின் சேர்க்கையால் அதன் இயற்கை பண்புகள் மற்றும் காற்றின் சதவீதங்களை மாறுபடுவதை காற்று மாசுபடுதல் என்கிறோம்

நேரடியாக வெளியேற்றப்படுவதில்லை ஆனால் மற்ற முதன்மை மாசுக்கள் வளிமண்டலத்தில் வினைபுரிவதால் உருவாக்குபவை ஆகும் முதன்மை மாசுபாடுகள் sulphur di-oxide, nitrogen oxide, carbon di-oxide பொருட்கள் மற்றும் முதன்மை மாசுபடுத்திகள் இரண்டாம் நிலை மாசுபடுத்திகள் தரைமட்ட ozone பனிப்புகை, நீர் மாசு. நீர் மாசு என்பது நீரின் இயற்பியல், வேதியல் மற்றும் உயிரியல் பண்புகளில் ஏற்படும் மாற்றம் ஆகும் இது மனித மற்றும் நீர்வாழ் உயிரிங்களுக்கு தீங்கு விளைவிக்கின்றது இந்தியாவில் நீர் மாசடைதல் நீண்ட காலமாகவே அதிகமாகவே உள்லது. மேற்பரப்பு நீர் மற்றும் நிலத்தடி நீர் நிலைகள் இரண்டுமே அதிக அளவில் மாசுபடுத்தப்பட்டு வருகின்றன இந்தியாவில் நீர் மாசடைதலுக்கான முக்கிய காரணங்கள் நகரமயமாக்கல் தொழிற்சாலை கழிவுகள் கழிவு நீர் வேளாண் நீர் வழிந்தோடல் மற்றும் முறையற்ற வேளாண் நடைமுறைகள் கடல் நீர் உட்புகுதல் திண்மக் கழிவுகள் தடுப்பு நடவடிக்கைகள் அப்படின்னு பாத்தோம்னா மனிதர்கள் மற்றும் பொருளாதார கட்டமைப்புகளுக்கு இயற்கை மற்றும் செயற்கை இடர்களால் ஏற்படும் தீய விளைவுகளிளிருந்து பாதுகாப்பாக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் தடுப்பு நடவடிக்கைகள் ஆகும் பேரழிவை உருவாக்கக் கூடிய புதிய ஆயுதமாக இயற்கை வளர்ந்து வருகிறது பெரும் சுற்றுச்சுழல் பேரழிவு காரணமாக இந்தியாவில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரையிலான பத்து ஆண்டுகளில் சுமார் இருபத்தி இரண்டாயிரம் பேர் இறந்துள்ளனர் கடந்த இருவது ஆண்டுகளில் உலகில் சுமார் ஐந்து இலட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் மோசமான வானிலை நிகழ்வுகளால் இறந்துள்ளனர் இது ஜெர்மன்வாட்ச் என்ற தனியார் அமைப்பு வெளியிட்டுள்ள உகலகளாவிய காலநிலை இடர் குறியீட்டு அறிக்கையில் இவை குறியிடப்பட்டுள்ளது மக்கள் பொருளாதார வளங்கள் அல்லது கட்டமைப்புகளை அச்சுறுத்தக்கூடிய நிகழ்வுகள் இடர்கள் எனப்படுகிறது இடர்கள் மற்றும் மூன்று வகைகளாவன இயற்கை அழிவுகள், மனிதனால் உருவாகும் இடர்கள், சமூக இயற்கை இடர்கள். நில அதிர்வு, வெள்ளப்பெருக்கு, சூறாவளி, புயல்கள், வறட்சி, நிலச்சரிவு, சுனாமி

தீவிரவாதம் போன்றவை மனிதர்களால் உருவாக்கப்படும் இடர்களாகும். இயற்கை சக்திகள் மனிதனின் முறையற்ற செயல்களால் இணைந்து ஏற்படுத்தும் இடர்கள் ஆகியவை சமூக இயற்கை இடர்களாகும்

தமிழ்நாட்டில் உள்ள தர்மபுரி மாவட்டத்தின் ஒரு சிறிய கிராமத்தில் மே மாதம் துர்கா தன்னுடைய விடுமுறையை தம்பியுடன் குடும்பத்துடனும் கண்டு கழித்தாள் வானிலை எவ்வாறு இருந்தது என்பதனை

இது நேரத்திற்கு நேரம் காலத்திற்கு காலம் ஒரு வருடத்திற்குள்ளாகவே மாறக்கூடியது காலையில் வானிலை தெளிவான வானத்துடன் வெப்பமாகவும் மாலை நேரத்தில் மேககூட்டத்துடன் கூடிய மழையாகவும் இருக்கூடும் இதேபோல் வானிலை குளிர்காலங்களில் குளிராகவும் கோடைகாலத்தில் வெப்பமாகவும் இருக்கும் நம்மிள் சிலர் அடிக்கடி இன்றைய காலநிலை மிகவும் நன்றாக உள்ளது அல்லது மோசமாக உள்ளது என்று கூறுவதை கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் அக்கூற்று தவறானது அதற்கு பதிலாக இன்றைய வானிலை நன்றாக உள்ளது அல்லது மோசமாக உள்ளது என்றே கூறவேண்டும் தொலைக்காட்சிகளில் செய்தி வாசிப்பாளர்கள் இன்றைய வானிலை அறிக்கை என்று கூறுகின்றார்கள் ஆனால் கால நிலை அறிக்கை என்று கூறுவதில்லை இன்றைய மட்டைப்பந்து விளையாட்டு மோசமான வானிலையின் காரணமாக ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது என்று கூறுவார்கள் காலநிலை என்பது ஒரு பகுதியின் நீண்ட நாளைய வானிலை சராசரியை குறிப்பதாகும் இது வளிமண்டலத்தின் வளியை வானிலையைக் கூறுகளின் சராசரி தன்மையினை நீண்ட காலத்திற்கு அதாவது முப்பத்தைந்து வருடங்களுக்கு கணக்கிட்டு கூறுவதாகும் காலநிலையின் கூறுகளும் மற்றும் வானிலையின் கூறுகளும் ஒன்றே ஆகும் வானிலையைப் போன்று காலநிலை அடிக்கடி மாறக்கூடியதல்ல வானிலை மற்றும் காலநிலையை கட்டுப்படுத்தும் காரணிகள் சூரியக்கதிர்களின் படுகோணம் சூரிய ஒளிப்படும் நேரம் உயரம் நிலம் மற்றும் நீர் பரவல் அமைவிடம் மலைத்தொடர்களின் திசை அமைவு காற்றழுத்தம் காற்று மற்றும் கடல் நீரோட்டம் போன்றவை ஓரிடத்தின் ஒரு பகுதியின் காலநிலையையும் வானிலையையும் தீர்மானிக்கும் முக்கிய காரணிகளாகும் புவி கோள வடிவமானது ஆதலால் ஆதலால் புவியின் மேற்பரப்பில் சூரியக் கதிர்கள் ஒரே சீராக விழுவது இல்லை புவியின் துருவப்பகுதிகள் சூரியகதிர்களை சாய்வாக பெறுகின்றன அதனால் அங்கு சூரிய வெளிச்சம் குறைவாகவோ அல்லது இல்லாமலோ இருப்பதால் அங்கு மிகக் கடும் குளிர் நிலவுகிறது பூமத்திய ரேகையைச் சுற்றியுள்ள பகுதிகளில் சூரியக்கதிர்கள் செங்குத்தாக விழுவதால் அங்கு காலநிலையானது மிகவும் வெப்பமாகவும் குளிர் காலமே இல்லாததாகவும் உள்ளது

அதனால் குளிர்காற்று புவிக்கு அருகிலேயே தங்கிவிடுகின்றது வெப்பநிலை மழை வீழ்ச்சி காற்றழுத்தம் ஈரப்பதம் மற்றும் காற்று ஆகியவை வானிலை மற்றும் காலநிலையின்முக்கிய கூறுகளாகும் வெப்ப நிலை என்பது வானிலை மற்றும் காலநிலையின் முக்கியமான கூறு ஆகும் புவியும் அதன் வளி மண்டலமும் சூரியனின் வெப்ப கதிர்வீச்சினால் வெப்பம் அடைகின்றன வெப்ப நிலை என்பது காற்றில் உள்ள வெப்பத்தின் அளவை குறிப்பதாகும்

வெப்பம் இடத்திற்கு இடம் மாறுபடுகிறது இதற்கு காரணம் புவியின் இயக்கங்கள், தன்சுழற்சி, சூரியனை வலம் வருதல் மற்றும் புவி அச்சின் சாய்வுத் தன்மை ஆகியனவாகும் வெப்ப நிலை, ஈரப்பதத்தின் அளவு, ஆவியாதல் திரவமாதல் மழை பொழிவு ஆகியவற்றின் அளவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது சூரிய கதிர்வீச்சுகளிலிருந்து பெறப்படும் வெப்ப ஆற்றல் மூன்று வழிமுறைகளில் புவியை வந்தடைகிறது அவை வெப்ப கதிர் வீச்சு, வெப்பக் கடத்தல் மற்றும் வெப்ப சலனம் ஆகும் புவியின் வளிமண்டலம் சூரிய கதிர்வீச்சுகளை விட புவி கதிர்வீச்சுகளால் தான் அதிக வெப்பம் அடைகிறது அக்ச்சரேகை உயரம், நிலத்தின் தன்மை, கடல் நீரோட்டம், வீசும் காற்று, சரி இருப்பிடம், கடலிலிருந்து தூரம், இயற்கை தாவரங்கள், மண் ஆகியவை வெப்பப்பரவலை பாதிக்கும் முக்கியக் காரணங்களாக காரணிகளாக கண் கக அளவிடப்படுகின்றன ஓர் இடத்தில் இருபத்து நாலு மணி நேரத்திற்கும் நிலவும் அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலைக்கும் இடையேயுள்ள சராசரியே வெப்பநிலை வீச்சு ஆகும் ஒரு நாளில் அமையும் உச்ச வெப்பநிலைக்கும் மற்றும் நீச்ச வெப்பநிலைக்கும் இடையேயுள்ள வேறுபாடு தின வெப்பவியாப்தி என்று அழைக்கப்படுகிறது வெப்பமண்டலம் என்பது இப்பகுதி கடக ரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதியாகும் இது சூரியனிடமிருந்து செங்குத்தாகவும் கதிர்களைப் பெறுவதால் அதிகபட்சமாக வெப்பத்தைப் பெறுகிறது இம்மண்டலம் வெப்பமண்டலம் அல்லது அயனமண்டலம் என்று அழைக்கப்படுகிறது மித வெப்ப மண்டலம் வட அரைகோளத்தில கடக ரேகைக்கும் ஆர்க்டிக் வட்டத்திற்கு இடைப்பட்ட பகுதியாகவும் தென் அரை கோளத்தில் மகர ரேகைக்கும் அண்டார்டிக்கா வட்டத்திற்கும் இடைப்பட்ட பகுதியாகவும் அமைந்துள்ளது இது சூரியனின் சாய்வான கதிர்களைக் பெறுவதால்